அம்பேத்கார் பிச்சர் காமராஜர் பிச்சர் அப்துல் கலாம் பிச்சர் மஹாத்மா காந்தி பிச்சர் வெச்சி இருக்காங்க.

இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு . அந்த பெட்ரோல் பங்க்குல வந்துட்டு புது பெட்ரோல் பங்க்கு பூ அலங்காரத்தோட டெக்ரேசன் பண்ணிருக்காங்க.

அப்றம் ஒரு வந்துட்டு ஷோ ஷோஃபா இருக்கு. அதுக்கு பக்கத்துல டீப்பாய் ஒன்னு இருக்கு. டீப்பாய் மேல வந்துட்டு ஒரு ரெண்டு புக்ஸ் வெச்சுருக்காங்க.

ஹால் வந்துட்டு ஹால்ல வந்து பிளாக் கலர் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. அது இல்லாம உள்ள வந்துட்டு ஒரு கிளாஸ் ஸ்கிரீன் மாதிரி ஒன்னு போட்டுருக்காங்க.

இதுல வந்துட்டு என் வே விதைகள் செடிகள் அப்புறோ செடி வைக்கறதுக்கு தேவையான கு கோ பாத்தரம். அந்த அட்டப் பொட்டி அந்த மக்கு அது எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்லி போட்டுருக்கறாங்க. வெளிய நறையா செடிகள் இருக்கு உள்ள நறையா செடிகள் இருக்கு.

மேல எல்லாம் நறைய டியூப் லைட் இருக்கு பாதி டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாதி டியூப் லைட் எரியாம இருக்கு.

அக்னி டி பைவ் ஹன்ரேட் டி கம்பிகள் அப்டினு சொல்ட்டு போர்டு போட்ருக்கு.

நாவல் பழோ ஆ வாழப்பழோ செவ்வாழ எல்லா இருக்கு ஒரு நெறைய பேர் வந்து பழோ வாங்குறதுக்கு வந்துருக்காங்க பழோ விக்கிறவர் அந்த சைடு இருந்து பழோ வித்துட்டிருக்கறாரு.

பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு பஸ் எல்லா நின்னுட்டிருக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்கு ஒரு பிரைவேட் பஸ் இருக்கு.

ஒரு ஏ_டி_எஸ் பஸ் இருக்கு ஒருத்தர் நெற நெறைய பேர் நடந்து போயிட்ருக்காங்க மக்கல்லா கூட்டமா இருக்கறாங்க.

கோயிலுக்கு மேல வந்துட்டு ந் ரெண்டு நந்தி செலைக்கு நடுவுல ஒரு செல இருக்கு அதே மாரி அந்த பக்கமு ஒன்னு இருக்கு.

கோயில்கு பின்னாடி ஒரு மரோ இருக்கு அப்ரோ கோயில் மணிமண்டபத்துல வந்துட்டு ஒரு டேபிள் போட்டு இருகாங்க.

மோட்டரு ரென் ரெண்டு செக்ஷன் மோட்டர் அப்புறம் ஓஸ் நிறைய இருக்கு எல்லோ கலர் ஓசு ஆரஞ்சு கலரு ப்ளூ கலரு அப்புறம் அதவிட பெரிய சைஸ் ஓஸ் ஒன்னு இருக்கு.

சென்ட்ரிங் வேல பண்ணிட்டுருக்காங்க பில்டிங் மேல கம்பி கட்டிட்டு இருக்காங்க ஒருத்தரு கம்பி கட்டிட்டு இருக்காரு ஒருத்தர் நின்னுட்டு அதுக்கு பார்ட்ஸ் எல்லா எடுத்து குடுத்துட்டடிருக்காரு.

ரெட்டு ஆ கிரீன் சாரி ரெட் கிரே கலர் லைட் ரெட் அந்த மாதிரி ரிசப்ஷன் இருக்கு ரிசப்.

ரிசப்ஷன் கிட்ட வந்துட்டு ஆ ஃபேன் இருக்கு ஃபேன் பக்கத்துல வந்து ஒரு பெருசா ஒரு வாலு .

ஒரு கும்ப பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுருக்காங்க நிறைய பேரு காபி போட்டு குடுத்து இருக்காங்க இவங்கள காபி குடிக்கிறாங்க.

ம் ப தூரத்துல வந்துட்டு மரம் ஒன்னு இருக்கு நெறைய வ வயல்வெளிகள் இருக்கு.

என்னதுனா ஒ வ அயன் பாக்ஸ் இருக்கு பக்கத்துல ஒருத்தர் ஒக்காந்துருக்காரு.

இன்னொன்னு அந்த டேபிள் இருக்கு. டேபிள் கிட்ட வந்துட்டு இருக்கறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் உக்காந்துருக்கறாரு.

பாப்பாங்கெல்லாம் எழுதிட்ருக்காங்க ஒரு பாப்பா மட்டும் தூங்கிட்ருக்கா படுத்த மாரியே எழுதிட்ருக்கா.